இன்னொரு பில்டிங் செவ்ப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுருக்கு.

சுத்திலு ஆளுங்க கொஞ்சோ பேர் போய்ட்ருக்கறாங்க.

இது பி_எஸ் ஹாஸ்பிடல் எமர்ஜென்சி .

சுத்தீலு கிராஸ் பிரேம்ஸ் போட்டு வெச்சிருக்கறாங்க.

ரெண்டு வண்டிங்க நிக்கிது பக்கத்துல பில்டிங்ஸ் நறைய இருக்கு.

இந்த கிரவுண்ட்ல நெறைய பேர் நின்னுட்டு இருக்குறாங்க.

ஆளுங்க கொஞ்சோ எல்லா அங்கயு இங்கயு போய்ட்டு இருக்குறாங்க.

இந்த மேம்பாலத்துக்கு கீழே தூணுங்க நறைய இருக்கு.

சின்ன சின்ன மலை குன்றுகளு இருக்கு.

சுத்திலு வெள்ள கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு.

இது ஒரு புத்தா டெம்பிள் .

தண்ணி மேல எல்லா மெதந்துட்டு இருக்கு.

இது ஸ்ரீ கணேஷ் டெக்ஸ்டைல்ஸ் அவுட் டோர் .

இது வாக்கிங் ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லா பிரவுன் கலர்ல இருக்கு.

இங்க ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்குறாங்க.

இது ஒரு ஓட இதுல ரெண்டு பேர் போயிட்ருக்கறாங்க.

இது த பிக் ஷாப் .

இங்க ஆளுங்க வேல செஞ்சுட்டு இருக்கறாங்க சுத்திலு கட்டடங்க இருக்கு.

இங்க பெரிய ஆர்ச் ஒன்னு போட்ருக்கு.

இது ஒரு விண்டோ ஸ்டேஷன் .

ஷட்டர் இருக்கு சுத்திலு பொருட்கள் நெறைய இருக்கு சரங்க தொங்கிட்ருக்குது.

ஆளுங்க நெறைய பேர் எல்லா சேர்ஸ்ல ஒக்காந்துருக்கறாங்க.

லைட் ஹவுஸ் பண்ணிருக்கறாங்க ரூம .

சென்டர்ல ஒரு கம்போ தனியா நின்னுட்ருக்குது.

மரங்க வீடுங்க எல்லா நறையா இருக்கு.